ஆனால் மரங்கள் இல்ல செடிகள் நிறைய இருக்கு ஒரு நல்ல விஎவ் அங்க பாதிகென நிறைய மலைகள் இருக்கு அது இல்லாம ஆறு ஓடிடுருக்கு

ரெண்டு கையும் தூக்கிட்டு போஸ் குடுத்துட்டு இருக்கான்

அது கடல் இங்க பார்த்துகேன ரெண்டு பேர் ஒரு சின்ன போர்ட்ல கொஞ்சோ ஏகுய்ப்மென்ட் வெச்சிட்டு மீன் புடிக்க போட்டுருக்காக

அங்க போன அனிமேல்ஸ் எல்லா கொஞ்சம் பாக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் புது எஸ்பிரின்ஸ் இருக்கும்.

இந்த போட்டோ லே திருவிழா நந்து து இருக்குது திருவழ நாள்லே நாள்லயே ஜோர் லே ஆஹ் இருக்கும்

இது வந்து ரோயல் போல கெடையாது ஆர்ட்டிபிசியால் புல் பிளாஸ்டிக் மாரி ஆனா புல் இது

பேக்கரி இங்க விதவிதமான கேக் வெச்சிக்குறாங்க

சிப்ஸ் மற்றும் மெமரி கார்டு எலாமை ஸ்பீக்கர்கள் மற்றும் புளூடூத் ஸ்பீக்கர்கள் அத்தலம் செமையா இருக்கு நீங்க வந்தீங்கனா பாத்தீங்கனா வாங்கிடு போலாம்

கேட் கொஞ்சம் சினதா தான் இருக்கு

இங்க ஒரு கோவில் புத்தர் னு நினைக்குறேன்

அங்க ஒரு குத்து விளக்கு இருக்கு நல்ல பெருசா இருக்கு செமையா இருக்கு அங்க ஒரு இது மட்டும் தான் எரித்து நெருப்பு மட்டும் தான் பின்னாடி சிலைங்களம் செமையா நல்ல இருக்கு

அத இங்க வந்து டிபிபிறேன்ட் வரிடிஸ் லே கேக் லாம் நெறைய இருக்கு பினெகாப்பிலே னு நெறைய பாவொஉர் லே இருக்கு